அஹ் இப்போ college லயே வரும்னுலாம் சொன்னாங்க campus வரும் placement வரும் அதெல்லாம் ஆனா இப்ப இருக்க condition க்கு எதுவுமே வரல. அதான் இப்ப recession period ஏதோ சொன்னாங்க அந்த job வந்துட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க tally பண்றாங்க. நிறைய பேரை வேலையை விட்டு எடுத்துட்டு புதுசா நிறைய பேரை place பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால பெருசா எந்த companies உம் வந்து வரலை எங்களுக்குமே அந்த மாதிரி ஆமா campus வந்துச்சுன்னா அதுலயே எல்லாரும் select ஆயிடுவாங்க college லயே முதல்ல. எங்க college ல கூட நிறைய campus வந்துது எங்களுக்கு முன்னாடி senior ங்கலாம் கூட நிறைய college அஹ் ச்ச campus வந்துது நிறைய பேர் attend பண்ணாங்க, நிறைய பேர் select ஆயும் போனாங்க. எங்களுக்குனா ஆனா அதைவிடக் கம்மி college campus தான் வந்தது company எல்லாம் அதிகம் வரலை.

எங்களுக்கும் அப்படிதான் ஆச்சு. எங்க senior க்கு நிறைய நாலைந்து company ல இருந்து வந்து எடுத்துட்டு போனாங்க, எல்லாமே place ஆனாங்க ஆனா உம் எ எங்க department எங்க இதுல பார்த்தீங்கன்னா இப்ப ஒருத்தரும் வ வேலைக்குப் போன மாதிரி தெரியல, ஒரு ரெண்டு ஒரு company வந்துச்சு அவ்ளோ தான் அதுக்கப்புறம் வேற எதுவுமே வரல. அதுவும் இல்லாம நிறைய பேரு வந்து ஒரே course அ பத்தி படிக்கிறதுனால vacancy வந்துட்டு கம்மியா இருக்கு ஆனா நிறைய பேரு இருக்காங்க அந்த வேலைக்கு. இப்ப engineering ன்னா பார்த்துக்கோ ஒரு college ல engineering ன்னா mostly நிறைய பேரு படிப்பாங்க ஆனா வேலை கம்மியா தான் இருக்கும். engineering படிச்சுட்டு எல்லாம் சும்மா தான் இருப்பாங்க நிறைய பேரு. இல்லன்னா ஏதா வேற ஏதாவது கிடைச்ச job உக்கு போவாங்க engineering படிச்சுட்டு வேற ஏதாவது வேலைக்கெல்லாம் எவ்வளவோ பேரு போறாங்க. படிச்ச இப்ப என்னோட இதே அதுதான் இப்ப நான் MPharm படிக்கிறேன்னா என் department வந்து ஆனா இப்ப நான் வெளில வேலை தேடினாலுமே எனக்குக் கிடைக்கிறது வந்து வேற department ல தான் most ஆ கிடைக்குது. என் department க்கு அந்த அளவுக்கு இப்ப opportunity பெருசா கிடைக்கிறதில்லை.

அப்படிதான் most ஆ எல்லாருக்குமே இருக்குத. நீங்கச் சொன்ன மாதிரி engineering மே அப்படிதான்

mechanical படிச்சிட்டு IT ல work பண்றவங்க எவ்வளவோ பேரு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இதா ஆயிட்டு இருக்கு எல்லாம் ஆமா இப்ப எல்லாம் கொஞ்ச இப்ப மாறிட்டாங்க. வேற, வேற இது படிக்கிறாங்க engineering படிக்காம medical க்கு இப்ப நிறைய படிக்கிறாங்க அதில்லாம agriculture படிக்கிறாங்க.

நிறைய இப்ப எல்லாம் வேற, வேற department படிக்கச் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே படிச்சிட்டு அதை வச்சு அவங்க own experience ல business start பண்ணிக்கிறாங்க இல்லன்னா அவங்களே own ஆ ஏதாவது இது பண்ணிக்குறாங்க.

அது first உ வெறும் MBBS உ அப்புறம் engineering அது ரெண்டு மட்டும் தான் ஒரு இதாவே consider பண்ணாங்க

ஒன்னு doctor உ இல்லன்னா வந்து engineer உ. இந்த ரெண்டு படிப்பு தான் பெரிய படிப்பு. அதுக்கு தான் மாத்தி மாத்தி படிக்க வைப்பாங்க எல்லாம்.

ஆமா நிறைய departments உம் நிறைய வந்துடுச்சு, textile வந்துடுச்சு, age agriculture வந்துடுச்சு, வந்துடுச்சு, ECE அதெல்லாம் கூட அப்பவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உம் fashion designing உ எவ்வளவோ உம் நிறைய இப்ப எல்லாம் girls உ எல்லாருமே fashion designing தன் படிக்கிறாங்க. ocean technology, ocean அ பத்தி படிக்கிறது இப்ப recent ஆ தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு படிப்பு இருக்கின்றதே தெரியும் படிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம்

hello hello hello, hello

ஆஹ் கேட்குது கேட்குது உம் உம் இப்ப வந்துட்டு நம்மெல்லாம் சின்னப் பொண்ணுங்களா இருக்கும்போது ஆஹ் ஏதாவது பெரிய அக்காங்களை கேட்டா அவங்க சொல்லுவாங்க அஹ் நான் engineering படிக்கிறேன் பாப்பா doctor க்கு படிக்கிறேன் அது தான் mostly எல்லாம் சொல்லுவாங்க இல்லன்னா ஒரு சிலர் வந்து teacher அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்க இப்ப கேட்டா வந்து நான் எல்லாம் என்னோட course பேரு வெளில சொன்னேன்னா என்னது Bcom படிக்கிறியா அப்படி என்பாங்க. first எல்லாம் நான் BPharm படிக்கிறப்ப எல்லாம் அப்படி தான் கேட்பாங்க. என்ன Bcom ஆ arts college ல படிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு course இருக்குன்றதே நிறைய பேருக்குத் தெரியறது இல்ல.

கொஞ்ச கொஞ்சமா next என்னன்னா engineering க்கு இப்ப கொஞ்சம் இதாயிடுச்சு down ஆயிடுச்சு இல்ல வேலை பெருசா கிடைக்க மாட்டேங்குதுன்டு எல்லா வேற வேற side ல போறாங்க. இப்ப தான் நிறைய departments பத்தி தெரியுது. ஆமா இதெல்லாம் இருக்கு அப்படின்றதே இப்பதான் தெரியுது அவங்களுக்கு

ஒன்னு இருக்கு அஹ் architect உ இந்த மாதிரி நிறைய அதுல தான் நிறைய பேரு சேர ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அஹ் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அப்புறம் தான் க எல்லாமே மாற ஆரம்பிச்சுச்சு படிக்கிற இது எல்லாமே அதுக்கு முன்னாடி வரைக்குமே engineering, engineering, engineering தான் அதிகம் ஆமா அதிகம் departments இல்ல college லயும் அதிக பேர் mostly விரும்புனது engineering இல்லன்னா MBBS seat மட்டும் தான் யோசிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் college உம் அதான் அதிகமா இருந்துது வேற.

ஆனா இங்க பார்த்தீ என்னோட course ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு government college தான் இருக்கு இப்பவரைக்குமே ரெண்டே ரெண்டு government college தான் மொத்த தமிழ்நாட்டுலயே சென்னைல ஒன்னு இருக்கு அப்புறம் மதுரைல ஒன்னு இருக்கு அவ்ளோதான். ஓ ரெண்டு college தான் தமிழ்நாட்டுல இருக்கா பார்கவி ஆமா அந்த இது course க்கு வேற இதே கிடையாது. அதுலயே pharmD ன்னு இன்னொரு இது இருக்கு pharmacy இதுலயே.

அந்த இது அந்த இது வந்துட்டு government இதுலயே இல்ல நம்ப private college ல மட்டும் தான் சேர்ந்து படிக்கச் முடியும் அந்த course எ

உம் MBBS அவங்களும் ஆறு வருஷம் தான படிக்கிறாங்க.

hosptial ல அஹ் போயிட்டு இவங்களும் work பண்ற மாதிரி அஹ் doctor இருக்காங்கன்னா அஹ் doctor க்கு முன்னாடி இவங்களை consult பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் சும்மா நான்

ஓ, ஓ okay, okay fine.

இந்த மாதிரியெல்லாம் ஆமா இப்போ தான் நிறைய எல்லாம் awareness உ வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு இவ்ளோ department இருக்கு. இவ்ளோ படிச்சா இந்த அளவு vacancy இருக்கு. ஆஹ் அதான் பரவாயில்லை இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுது எல்லா opportunity நல்லா இது பண்ணிக்கிறாங்க. உம் ஆமா பார்கவி நிறைய opportunities வருது இப்பெல்லாம் அந்த doctors ஏ. இப்ப doctor லயே சித்தா, ஹோமியோபதி உம் ஆமா நிறைய பேரு இப்ப எல்லாம் இப்போ இந்த, இந்த chemical tablet ஏன் சாப்பிடணும்ன்னு இப்ப நிறைய பேரு சித்தா தான் எல்லாம் போறாங்க. ஆமா most ஆ சித்தா ஆனா நல்லா develop ஆகுது சித்தா கூட

உம் உம் சரி வச்சிருட்டா பார்கவி bye

உம் உம்